அப்றோ உள்ள உள்ள ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

அந்த பீல்டிங்க்கு வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இது அங்க ஒரு போடு ஒன்னு இருக்கு அதுல வந்து கென்ரியா வித்யாலயா ஊட்டின்னு சொல்ட்டு போட்ருக்கு.

முன்னாடி இன்னும் நெறைய மரம்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க.

இங்க முன்னாடி வந்து ஒரு சாமி இருக்கு.

இங்க வந்து ஒரு டீ கடை இருக்கு.

அ அந்தக் கட பேரு வந்து இண்கோஸ்ட் டீ ஹவுஸ்ன்னு மேல பேனர்ல போட்டுருக்கு.

அம் இங்க ஏறி போறதுக்கு ஸ்டெப்ஸ் வெச்சிருக்காங்க. கடைக்கு முன்னாடி.

ஒரு பேம்பு ஸ்டிக்ல முட்டு குடுத்து நிக்க வெச்சிருக்காங்க டெண்ட்ட .

ஆ அப்ரோ ஒரு போஸ்ட் போஸ்ட் கம்போ இருக்கு.

அப்றோ நெறைய டேபிள்ஸ் இருக்கு அண்ட் சேர்ஸ்சுருக்கு .

இங்க வந்து ஒரு நடக்கறதுக்கு ஒரு பாத்வே இருக்கு.

அ முன்னாடி வந்து ஒரு மயில்ருக்கு அண்ட் கொ இன்னு கொஞ்ச முன்னாடி வந்து ஒரு லேடி நடந்து போயிட்ருக்காங்க.

மேல ஒரு ரெயில்வே டிராக் மாரி போது.

அந்த காம்பவுண்டுல பில்லர்ஸ் மாரி இருக்க எடத்துல ஒன்னு ஒன்னுலயு லைட்ஸ் இருக்கு.

ரெயில்வே ட்ரேக் ஒன்னு போ அ ரெயில்வே ட்ரேக் ஒன்னு போது.

இன்னோ அந்தப் பக்கோம் தள்ளி ஒரு பெ நறையா வீடெல்லாம் இருக்கு.

அண்ட் ரைட் சைட்ல ஒரு வீடு ஒன்னுருக்கு.